அ இங்க டெகரேட் பண்றதுக்கு நறைய பேர் அ கட் பண்ணி எல்லா பண்ணிட் ரெடி பண்ணிட்ருக்காங்க.

அண்ட் வால் கலர் வந்து சாண்டல் கலர்ல இருக்கு.

இங்கே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருக்கு.

அண்ட் முன்னாடி ஒரு ஃபேக்ட்ரி ஒன்னு இருக்கு.

அண்ட் அதுக்கு ரைட் சைட் கீழ இன்னொரு குட்டி வீடிருக்கு.

ப்ளூ கலர் ஜீன் ஷர்ட் போட்டு ஒருத்த நடந்து போயிட்ருக்காரு.

பின்னாடி ஒரு ஃபோர்ட் மாரி ஒரு பில்டிங் இருக்கு.

இங்க வந்து கிராண்டா ஒரு ஃபங்ஷனுக்கு என்ட்ரன்ஸ் ஒன்னு வெச்சிருக்காங்க.

உள்ள அந்த பீங்கான் பிளேட் மேல சப்பாத்திஸ் இருக்கு.

அண்ட் லெஃப்ட் சைட்ல ஒரு ஏர் பம்பிங் மிஷின்ருக்கு அண்ட் பேக் கிரவுண்ட்ல நெறைய பிளான்ட்ல இருக்கு.

அண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு மேல ஏறதுக்கு.

அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுல செடியு மரமு நறைய இருக்கு.

சேர்ஸ்லா வந்து ஒரு ட்ரேடிஷ்னல் டிசைன்ல இருக்கு.

அண்ட் ஆப்போசிட்ல மேல நறைய வயர்லைன்ஸ்ல போது.

அண்ட் மேலவ் ஒ ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கு.